தெரியலே இன்னும் இந்த வாரம் வந்தாதான் தெரியும் ஏன்னா கதிர்தான் வெளியிலே போவான் அப்படின்னு நினைக்கிறேன் ஹம் title winner ஆ யாரு வருவான்னு நீ நினைக்கிற title winner ஆ எனக்கு தெரிஞ்சு அஸீம் தான் வர chance இருக்கு

ஒருவேளை அமுதவாணன் கூட வரலாம்

அவனும் எல்லாத்தையும் கத்திக்கிட்டே இருக்கான் இல்லை? அவனும் first உ கோவப்படல இப்ப ரொம்ப கோபப்படறான் அவனுக்கு அந்த இது பிக் பாஸ் வந்து direct ஆ final கொடுத்ததுல இருந்து அவன் ரொம்ப கோவப்பட கிளம்பிட்டான் ஓ அவன் direct finalist வேறயா

அவன்தான் first finalist ஏ அவன்தான்

அதுக்கப்புறம்தான் இப்ப two weeks ஆ அவன் two three weeks ஆ வந்து அவனுக்கு ரொம்ப கோவப்படறான்

அவன யாரும் eliminate பண்ண முடியாதுன்றதுக்காக பண்ணமுடியாது nominate பண்ணமுடியாதுல்லை

அப்புறம் serial பார்ப்பேன் அப்புறம் என்ன பண்ண வேற அவன் இருக்குறதுனாலதான் TRP யும் இது ஆகுது என்ன அதான் அந்த அஸீம் இருக்குறதுனாலதான் இது வந்து TRP அதிகம் அஸீம் ரொம்ப கோவப்படறானா எல்லாருமே அதுக்காகவே பாக்குறாங்க நிறைய பேரு

உம் ஆமா வேற யார பிடிக்கும் கதிர பிடிக்குமா க~ ஏதோ இந்த family லாம் வருவாங்கல்ல உள்ளுக்க அது வந்துட்டு போயிட்டாங்கல ஏற்கனவே அவ மணிம்~ இவள் இருக்காலே உள்ள இன்னும் யாரு

மைனா இருக்கா ஆமாம் மைனா வந்து அவன் பையன் வந்திருந்தான் பையனும் husband உம் வந்திருந்தாங்க

ஹம் ஆமா அப்புறம் யாரு ரட்ஷிதாக்கு அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க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

movies நான் ஒண்ணும் பாக்கல இப்ப recent ஆ வந்த movie எதுவும் பாத்திருக்கியா என்ன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 வாரிசு, துணிவு ரொம்ப பயங்கரமா இருக்குன்னாங்க ஆனா வாரிசு வந்து ரொம்ப இதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க

ஆமா family படம் அப்படின்னு சொன்னாங்க துணிவு வந்து நல்லா பயங்கரமா இருக்கு action movie அப்படின்றமாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஓ சரி சரி நம்ம ஊர்ல எதோ சாகசம்லாம் பண்ணாங்களாமே stage முன்னாடி இதுன்னு சொல்லிக்கிட்டாங்க நமக்கு என்ன நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது நம்ம என்ன படமும் பாக்~

அந்த theater முன்னாடி dance ஆடுறது என்ன அந்த bike ல wheeling பண்றாங்க bike ல wheeling பண்றதே ரொம்ப பண்ணியிருக்காங்க அப்புறமா share பண்றேன் சரியா?

இல்ல அம்மாதான் சமைச்சாங்க நான் எங்க சமைக்கிறது சும்மா இருந்தாலும் நம்ம TV தான் பாப்போம் நம்ம சமைக்கிறதெல்லாம் கிடையாது திட்டமாட்டாங்களா அம்மா வேலை பாக்கலேன்னா நான் மத்த வேலை எல்லாம் பாப்பேன் சமைக்கிறது மட்டும் நம்மளால சமைக்க முடியாது ஏன்னா நம்ம சமைச்சா யாரும் சாப்பிட முடியாது அப்படித்தானே அப்படின்றதை விட அது வந்து ரொம்ப risk ஆன ஒரு வேலை அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது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

அதனால அம்மா சமையல்ல சமைக்கட்டும் அவ்வளவுதான் இப்பயேவா நம்ம சமைக்கணும் அப்படின்னு சமைக்கிறது கிடையாது உம் ஒரு நாள் வரேன் வீட்டுக்கு

சரி அம்மாவும் கேட்டுட்டே இருந்தாங்க எப்ப வருவா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க ஊர்ல திருவிழா வருது இந்த mon~ next month அப்படியா என்ன திருவிழா கோவில் கோவில் கோவில்ல திருவிழாதான் வருது நான் வந்துரு என்ன அந்த time ல நான் phone பண்றேன்

மே ல வரும்னு நினைக்கிறேன் மே இன்னும் ஒரு two one month இருக்கு last ல மே starting லயே வந்துரும்

வா அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க என்ன அனிதா வரவே இல்லை ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க

அதெல்லாம் college படிக்கும் போதுதா அம்மா அடிக்கடி வருவா இப்பெல்லாம் எங்க வரப்போறா அப்படின்னு சொன்னேன் ஆமா college படிக்கிறத விட ஊர் ஊரா சுத்தினோம் இப்ப எங்க போக முடியுது எங்கப்பாவும் வீட்டுல எங்க போற ஒழுங்கா வேலைக்குப் போ அப்படி சொ~

ஆமா அதனாலயே வெளிய தலை காட்ட முடிய நம்மளால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

ஆஹ் ஆமா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நான் வீட்ல தான் இருக்கேன் என்ன பண்~ நம்ம வீட்லயே இருப்போம் அம்மா சமைச்சிட்டு எல்லா வேலையும் பாத்துட்டு கிளம்பிடுவாங்க மத்த வேலையை நம்ம பாத்து~ ஹாட் ஸ்டார் ல எல்லாம் movie எதுவும் பாக்குற பழக்கம் வச்சிருக்கீங்களா

கட்டா குஸ்தி ஹாட் ஸ்டார்லயா விட்டாங்க

அமேசான் ப்ரைம் ப்ரைம் ப்ரைம் வீடியோல பார்த்தேன்

நல்லா இருக்கே இப்ப உள்ள girls பத்தி அதாவது நம்ம எப்படி திமிரா இருக்கோம் adamant ஆ இருக்கோம் அது மாதிரி இருந்துச்சு

இது மட்டும் பாத்தேன் இது யூடுயூப்ல இது போடுவாங்கல்ல promo மாதிரி

ஆஹ் அதுல பாத்தேன் அவளுக்கு ஒட்டு முடியோ

அது வந்து என்ன சொல்லுவான்னா அவன் யாரு விமல் வந்து விமல்தானே

அவன் பேரு விமலா விஷ்ணுவிஷால்ல அவன் வந்து அவனுக்கு நிறைய முடி இருக்கிற பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருப்பான்

ஆஹ் இவளுக்கு வந்து அவனுக்கு பொண்ணே கிடைக்காது அப்படி பார்க்கிறதுனால அவன் தமிழ்நாடு அந்த அவ வந்து heroi~ heroine வந்து கேரளா

ரெண்டு பேரும் அவளுக்கு வந்து இந்த குஸ்தி போடுறதுனால மாப்பிள்ளையே கிடைக்காது அவளுக்கு அவ குஸ்தி பழகிருப்பாளா

அதனால அவளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது இவனுக்கு வந்து இவன் வந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பான்

அஹ் arranged marriage arranged marriage வீட்ல அந்த பொண்ணு வீட்டுல பொய் சொல்லி marriage பண்ணி வச்சிருவாங்க

ஆஹ் அவனுக்கு வந்து இந்த நிறைய முடி வேணும் அப்படின்னு சொல்லுவான்ல பொண்ணுக்கு நிறைய முடி இருக்கும் பொண்ணு அடக்கமான பொண்ணு நிறைய முடிக்கு என்ன பண்ணுவாங்க

comedy யாவும் இருக்கும் அந்த படத்துல எனக்கு அதுவே ரொம்ப சிரிப்பா வந்துச்சு நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டே இருந்தேன் ஒட்டு முடி வச்சிருப்பா இல்லைன்னா first night ல கண்டுபிடிச்சிருவான்னுட்டு உண்மைய சொல்லபோவா ஆனா சொல்ல மாட்டா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

சரி சரி கதைய சொல்லு சிரிப்பா இருக்கு

அடுத்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவான் கண்டுபிடிச்சிடுவான் பார்த்துட்டு குளிச்சிட்டு வருவா ஒரு நாளு மறுநாள் காலையில குளிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுவான்னா அவள் முடிய மட்டும் shampoo போட்~ குளிச்சிட்டு ஒட்டு முடிய அப்படியே தூக்கி எடுத்து ஒட்டி வச்சிட்டு வந்திருவா அதை பார்த்து அவன் கண்டுபிடிச்சிருவான் hero என்ன பண்ண குளிச்சியா குளிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான்

அப்புறம் ஹம் அப்புறம் நல்லா jolly ஆ இருக்கும் enjoy பண்ணி பார்க்கலாம் சரி அப்ப நான் பார்க்குறேன் படம் எதுவும் வச்சிருக்கியா என்ன போன்ல நா வேணா link வேணா அனுப்புறேன் டெலிகிராம்ல link அனுப்பி விடுறேன் நீ பாரு அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவான் ஆனால் எப்ப ஒரு fight வரும் அந்த fight ல வந்து

என்னென்ன பார்த்தேன் அவ அந்த பாத்ரூமுக்குள்ள போயிட்டா அந்த துணியெல்லாம் துணி அலசர மாதிரி அலசுவா ஆமா அது வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள்ல மறுநாள் காலையிலன்னு நினைக்கிறேன் மறுநாள் காலையில ஓ சரி அப்புறம் அப்புறம் அவன் அந்த பொண்ணு குளிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவானா அப்பதான் அந்த time ல அந்த மாதிரி துணி துவ~ துணி துவைக்கிற மாதிரி முடியை hair wash பண்ணிட்டு வருவா

ஒரு fight ல தெரிஞ்சிரும் அதாவது இதுல வந்து இங்க ஊர்லயே இன்னொரு opposite fa~ fan~ இது இருப்பா~ group இருப்பாங்க

அந்த opposite group வந்து இவனை சண்டை போடுறதுக்கு அடிக்கிறதுக்கு வருவாங்க அப்போ இவ வந்து ச~ இவ வந்து ஒரு குஸ்தி பண்ணுவாள்ல நல்லா fight பண்ணுவா இவனைலாம் பிடிச்சு hero வ பிடிச்சு சண்டை போடுற~ கொல்ற அளவுக்கு போயிடுவாங்க அந்த time ல இவ சண்டை போடுவா அதுலதான் அவனுக்கு உண்மை தெரியும்

முடியை வந்து பிச்சுக்கிறாது ஒருத்தர் பிச்சிருவான்

விட்றா விட்றாம்மா அவன் விடவே மாட்டான் புடிச்சு இழுத்திருவான் கையில அப்படின்னு சொல்லிட்டு முடியை பிடிச்சு கையில கொடுத்துட்டு போயிருவா

ஹம் அவனுக்கு தெரிஞ்சுரும்

விட்டுட்டுலாம் போக மாட்டான் அப்புறம் அங்கதான் பாத்துட்டு இருப்பான் ஒரு சின்ன ஒரு சண்டை வந்துடும் என்ன சண்டை அப்படின்னா அவங்க கருணாஸ் தான் அவனோட மாமா அவனுக்கு வந்து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

அதுலயும் main ஆன விஷயம் என்னன்னா அவ அவ யாரு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

அவ eighth தான் படிச்சிருக்கு அப்படின்னு இரண்டு பொய்யை மட்டும் சொல்லி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க அன்னைக்குதான் தெரியும் அவ இங்கிலிஷ்ல வேற பேசுவா

இங்கிலிஷ்ல பேசுவும் உன் பொண்டாட்டி இந்த மாதிரி படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுவாங்க ஒரு நாள் கருணாஸ் வந்து jail ல இருந்திருப்பான் இதெல்லாம் நடக்கும் போது jail ல இருந்து வருவான்

அப்ப இவுங்களுக்கு கல்யாணம் ஆன~ ஆனதே கருணாஸுக்கு தெரியாதா கல்யாணம் பண்ணி வச்சதே கருணாஸ் தான் கல்~ கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் கருணாஸ் தான் வந்து உனக்கு ஏத்த பொண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படீன்னு சொல்லிட்டு அவ~ அவன்தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் அந்~ அதுக்கு அப்புறம் வந்து இந்த உள்ளூர்ல அவன்தான் வந்து என்ன சொல்றது MLA மாதிரி கருணாஸ் அதனால அவன் வந்து ஜெயில்ல இருப்~ இருப்பான் ஏதோ ஒரு மணல் கடத்தலோ ஏதோ ஒரு ஆஹ் register பண்றதும் தப்பா register பண்ணிடுவான் போல உள்ள இருப்பான் சரி அந்த time ல தான் இவன் இவளோட அந்த உண்மையானதெல்லாம் தெரியும் வந்து குஸ்தி போடறவ இவ சண்டை போடறவ படிச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியும்

சரி அப்படீன்னு சொல்லிட்டு ப~ ந~அதுவும் அவன் accept பண்ணிப்பான் விஷ்ணு விஷால் accept பண்ணிட்டு ரெண்டு பேரும் நல்லாதான் இருப்பாய்ங்க ஜாலியாதான் இருப்பாய்ங்க அப்புறம் கருணாஸ் ஒரு நாள் வருவான் கருணாஸ் வந்து ஜெயில்ல இருந்து வந்தது நேரா போவான் அவகிட்டதான் போய் கேப்பான் அப்போ விஷ்ணு விஷால் வீட்டுல இருக்க மாட்டான் விஷ்ணு விஷால் வெளியில போயிருப்பான் போயிட்டு நீ என்ன பெரிய இவளா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பேசுவான்

அடிச்சிருவா அப்புறம் அந்த time ல விஷ்ணு விஷால் இருக்க மாட்டான்ல அவன் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வருவான் அவன்ட்ட போய் இவன் சொல்லிடுவான் கருணாஸ் போயிட்டு சொல்லிடுவான் இந்தமாரி உன் wife என்ன அடிச்சிட்டா அப்படீன்னு சொல்லி சொல்லுவான் உடனே இப்ப என்ன பண்ற பாருங்க அப்படின்ற மாதிரி போயி அவள வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவான் நீ இங்க இருக்~ அவ பேசறத கேட்கவே மாட்டான் என்ன பேச வர்றா அப்படின்றதை கேட்காமலே வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுவான்